full ஆ வந்து blue color என்ன color வேணாலும் அந்த color ஆ அவங்க போட்டுட்டு தருவாங்க full ஆ அந்த white color வச்சு அந்த மாதிரி ஒரு வரும் இது வந்து பாத்தீங்கன்னா silk தான் cotton கிடையாது so இப்படி complete ஆ வந்து silk model லதான் வரும் so உங்களுக்கு வந்து போட்டுட்டு use பண்றதுக்கு உங்களுக்கு comfortable ஆ இருக்கும் okay ma'am இது rate பாத்தீங்கன்னா thousand two fifty something ல வந்து start ஆகுது okay வா ma'am so thousand two fifty யா okay ma'am okay என்னென்ன color ல எல்லாம் இருக்கும் ma'am அது உங்களுக்கு என்ன color ல வேணும்னா கூட நாங்க ready பண்ணி தருவோம் ma'am இந்த color தான் வேணும்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க support உங்களுக்கு பிடிச்ச color கூட நீங்க use பண்ணலாம்ன்னு நினைப்பீங்க அந்த color ல கூட நாங்க ready பண்ணி தருவோம் ma'am full ஆவே ஒரே color தானா இல்லேன்னா double color லயும் இருக்குமா ma'am double color வேணும்னா கூட நாங்க double color போட்டுத்தரலாம் இல்லேன்னா ஒரே color வேணும்னா கூட ஒரு color தான் வேணும்னு சொன்னீங்கனா கூட நான் ஒரு color ல போட்டுக்கலாம் but இந்த dress code பொறுத்தவரைக்கும் double color போட்டா கேட்டா நல்லா இருக்காது ma'am ஒரே color ல போட்டாதான் ma'am நல்லா இருக்கும் ஓ அப்படியா ma'am ஆஹ் okay ma'am okay வேற என்ன model இருக்கு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

இப்ப வந்து பட்டு model லயே ஒரு gown இருக்கும் okay யா full அ complete ஆ வந்து பட்~ பட்டு model ஏ இருக்கும் அதுக்கு வந்து shawl பாத்தீங்கன்னா வந்து net ல வரும் okay யா ma'am பாக்குறதுக்கே நல்லா இருக்கும்

normal லா பார்க்கும் போது பட்டுல stitch பண்ணி போட்ட மாதிரி அந்த மாதிரி ஒரு feel கொடுக்கும் ma'am இது வந்து normal ஆ இங்க function க்கு போனாக்கூட அந்த மாதிரி போகலாம் shawl வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு net ல வந்து silk model அந்த மாதிரி வரும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் ma'am

அந்த மாதிரி குடுக்கும் ma'am இதுக்கு color பார்த்தீங்கன்னா நான் double color ma'am double color ல வர single color ல வரது double color ல வரும் ma'am blue pink அதுக்கப்புறம் வந்து yellow with black so அந்த மாதிரி color ல கூட நிறைய colors ல வரும் ma'am ஆஹ் okay ma'am இது full ஆ எப்படி full ஆ cover ஆகியிருக்குமா இல்லைன்னா short ஆதான் இருக்குமா full cov~ ma'am நம்ம வந்து கீழே வரைக்கும் அது cover ஆயி வந்துரும் ma'am ஆஹ் okay ma'amokay இதுக்கு amount எவ்வளோ ma'am thousand six hundred six hundred rupees ma'am ஆஹ் okay ma'am okay வேற next எதாவது model இருக்குதா ma'am next பாத்தீங்கன்னா வந்து kurti ma'am kurti எப்படி வரும்ன்னு சொன்னீங்கன்னா மேலே இருந்து கீழே வரைக்கும் வந்து ஒரு gown மாதிரி வரும் அதுக்கு மேலே extra ஒரு வந்து ஒரு jacket long jacket மாதிரி வரும் full sleeves வச்சு வரும் அதாவது jacket வந்து பாத்தீங்கன்னா open type ல வரும் ma'am அஹ் என்ன ma'am இது இப்போ பாதி வரைக்கும் jacket மாதிரி அப்புறம் அதுக்கு கீழே பாதி வரைக்கும் இல்லை ma'am அது வந்து over coat மாதிரி வரும் ma'am மேலே இருந்து கீழே வரைக்கும் அதே மாதிரி gown உ வந்து மேல இருந்து கீழ வரைக்கும் வரும் சும்மா gown ம் மேல இருந்து கீழ வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேல வந்து extra ஒரு cloth மாதிரி வரும் அதுவும் மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்கும் அது பாக்கறதுக்கு கூட நல்லா இருக்கும்

வந்து white அதுக்கப்புறம் golden colors black உ அதும் சொன்னேன்ல ma'am உங்களுக்கு என்ன color வேணுமோ அந்த color நான் உங்களுக்கு வேணா போட்டு தருவாங்க ஒண்ணும் problem இல்ல ma'am ஆஹ் okay ma'am சில dress லாம் அந்த சில color கிடைக்காது இல்ல ma'am அதனாலதான் நான் கேட்டேன் இல்லை ma'am இது வந்து நான் அவுங்களாவேதான் துணியை எடுத்து வந்து stitch பண்ணி அவங்க என்ன model கேட்கறாங்களோ அந்த மாதிரிதான் ma'am ready பண்ணி கொடுக்கிறோம் so அதனால customers வந்து எங்களுக்கு வந்து நம்பியும் வாங்குவாங்க வாங்குறதுக்கும் அவங்களுக்கும் happiness கிடைக்கும் ma'am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 ஆமா ma'am wedding collections இருக்கு நான் first எ சொன்ன மாதிரி வந்து பையனும் பொண்ணும் வந்து match அ dress போடுவாங்க gown போடுவாங்க பொண்ணு வந்து gown போடும் பையன் வந்து pose கொடுப்பாங்க so வந்து same colors ல வந்து கேட்பாங்க sometimes வந்து blue color ல அவங்க வந்து போடுவாங்க பையனுக்கு வந்து coat வந்து பாத்தீங்கன்னா blue color blue color ன்னா வந்து அஹ் dark blue இருக்கில்லையா ma'am violet color அந்த மாதிரி ஒரு color ல வந்து கேப்பாங்க so ரெண்டு பேரும் match ஆ போடுவாங்க so அந்த மாதிரி கூட நாங்க வந்து ready பண்ணி குடுப்போம் okay ma'am okay அஹ் reception க்கு போடுற மாதிரியா அதான ma'am

okay ma'am அப்ப அந்த model ல இப்ப kur~ ஆ boys க்கு இப்போ kurti போடுறது அஹ் coat க்கு பதிலா அப்படி வேற எதாவது shirt அப்படி வேற ஏதாவது model ல அப்போ நீங்க ready பண்ணிக் கொடுப்பீங்க உம் ஆமா ma'am நீங்க என்ன model ல கேட்கறீங்களோ அந்த model ready பண்ணித்தரலாம் ma'am okay ma'am blouse ஆஹ் okay ma'am இப்போ girls க்கு இப்போ blouse உ என்னென்ன model ல எல்லாம் சொல்லி கொடுப்பீங்க நிறைய எல்லாம் வாங்குவாங்க so இங்க அப்படி கிடையாது ma'am நீங்க வந்து aari work எல்லாம் நாங்க பண்ணி குடுப்போம் ma'am இந்த wedding collections க்கு நீங்க அந்த ஆரி aari work போட்டு தாங்கன்னு கேட்டீங்கன்னா கூட நான் உங்களுக்கு aari work நான் பண்ணி தருவேன் but ஆனா அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து late ஆகும் ma'am வந்து design பண்ணி அதுக்கு அப்புறம் எல்லாமே attach பண்ணி தர்றத்துக்கு just ஒரு two months கிட்ட ஆகும் ma'am நீங்க இன்னிக்கே suppose இன்னிக்கே aari work க்கு பண்ண குடுத்தீங்கனா நான் உங்களுக்கு two weeks ல வந்து பண்ணி கொடுப்பேன் ma'am ஓ okay ma'am okay அப்போ ஆஹ் இது blouse ல இப்போ நீங்க aari work உ என்னென்ன model எல்லாம் போடுவீங்க இப்போ heart model அப்படி வேற ஏதாவது model அப்படி ஏதாவது எல்லாம் இருக்குதா ma'am ஆமா ma'am இப்போ வந்து recent ஆ வந்து நிறைய models எல்லாம் அவங்களுக்கு எப்படின்னா வந்து அவங்களே வந்து கேட்டே வாங்குவாங்க ஆஹ் blouse ல வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து heart model ல அந்த heart model அ வந்து பையனுக்கும், பொண்ணுக்கும் name எல்லாம் எழுதுவாங்க so name எழுதி எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த blouse தான் stitch பண்ணி கேட்பாங்க அது வந்து பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும் மேல வந்து boat neck வெச்சி அதுக்கப்பறம் பின்னாடி வந்து அந்த கழுத்துக்கு பின்னாடிதான் heart model அந்த heart model வரக்கூடிய இடத்துல வந்து net complete இருக்கும் net உ so net க்கு center ல வந்து பையனுக்கு பொண்ணுக்கு name எழுதுவோம் so அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி saree லயும் கூட வந்து அதே மாதிரி name போட்டுத்தாங்க அந்த மாதிரி கேப்பாங்க முந்தானை வரும்ல ma'am முந்தானைல வந்து அவங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் name போட்டு தாங்கன்னு சொல்ல கேட்பாங்க so அந்த மாதிரி இப்போ latest அ அந்த model தான் ma'am போயிட்டே இருக்குது ஓ okay ma'am okay அதுக்கு எவ்வளவு rate லாம் ஆகும் ma'am ma'am அதுக்கு rate வந்து கண்டிப்பா வந்து five thousand கிட்ட ஆகும் ma'am ஆஹ் okay ma'am okay அப்போ தனியா dress எடுத்து இதுக்கு aari work பண்றதுக்கும் அப்போ தனியா five thousand ஆகுமா ma'am இல்லைன்னா நீங்களே dress உ அஹ் எல்லாமே எடுத்து ready பண்ணி கொடுக்குறது மொத்த amount ஆ five thousand ன்னு சொல்றீங்களா ஒவ்வொரு design பொறுத்து ma'am சிலவங்க வந்து simple ஆ design வேணும்னுதான் சொல்லுவாங்க, சொல்லப்போனா நிறைய designs இருக்கணும் பார்க்கவே grand ஆ look இருக்கும்னு கேட்பாங்க so ஒவ்வொரு design அ பொறுத்தவரைக்கும் design அ பொறுத்து amount வந்து கூடும் குறையும் அந்த மாதிரி இருக்கும் ma'am ஓ அப்டியா ma'am ஆ okay ma'am okay இதுல என்னென்ன color லாம் வரும் இப்போ golden color, red color அதாவது ஆஹ் re~ re~ red அ double color change வருமா எப்படி எல்லாம் இருக்கும் ma'am நீங்க என்ன blouse நீங்க என்ன color ல பட்டு எடுக்கறீங்களோ அந்தப் பட்டுக்கு match ஆ blouse வரும் ma'am suppose அங்க பட்டுலயே வந்து blouse குடுத்துருப்பாங்க சிலவங்க வந்து அந்த blouse வேணாம் எங்களுக்கு extra வந்து golden color வந்து பட்டு இருப்பாங்க so golden color க்கு red color blouse போட்டு கேப்பாங்க so நாங்களாவே வந்து துணி எடுத்து நாங்களாவே designs நிறைய போட்டு அந்த அளவுல கொஞ்சம் மொத்தத்துக்கு மொத்தமா அந்த amount வாங்குற மாதிரி இருக்கும் okay ma'am எப்படிப்பட்ட cloth எடுப்பீங்க அப்படின்னா நீங்க shining கொடுக்கிற மாதிரி அப்படி ஏதாவது cloth எடுப்பீங்களா இல்லைன்னா சும்மா normal ஆ எடுத்திருவீங்களா

ஆஹ் அப்படி ஏதாவது model ல எல்லாம் குட்டீஸ்க்கு இருக்குதா அப்போ ஒரு one age க்கு two age க்கு போடுற மாதிரி ஆமா ma'am எல்லாமே இருக்கு ma'am அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா girls க்கு வந்து jeans வந்து ankle fit அதே மாதிரி leggings ankle fitmodel எல்லாம் இப்ப வந்து வந்திருக்கு நிறைய நிறைய girls வந்து model ஆ jeans போடலாம் அந்த மாதிரி எல்லாம் கேப்பாங்க ankle fit model தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அந்த மாதிரின்னா கூட நிறைய models லாம் வந்து இருக்கு ma'am அது மாதிரி சின்ன பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஷ்டி shirt லாம் வரும் model ல வரும் attach model ல இருக்கும் so அந்த மாதிரி model குழந்தைகளுக்கு frock குழந்தைகளுக்கு வந்து சின்னதா பட்டுப் பாவாடை மாதிரி இருக்கும் cute அ traditional க்கு வேணும்னு சொல்லிட்டு so அந்த மாதிரி models இருக்குது அந்த பையனுக்கு வந்து pant shirt உ coat மார்~ சின்ன பையனுக்கும் அந்த அது coat model ல வரும் dress அந்த மாதிரி இருக்கும் அது பிறந்து குழந்தை பிறந்து குழந்தையைப் பிடித்து ஒரு six month baby five month baby க்கு வந்து இது அந்த baby க்கு dress வந்து doll வெச்சி வரும் so doll வச்சி அது இருக்கும் so அந்த மாதிரி model எல்லாம் model மே இருக்குது ma'am உம் okay ma'am okay இப்ப kurta model லாம் இப்போ one age உ two age உ உள்ள பசங்களுக்கெல்லாம் வரும்ல ma'am அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் சில குடுத்தாலும் கூட side ல ஆஹ் ஏதாவது name வச்சு அப்படியெல்லாம் இருக்கும்ல ma'am

வேற இப்போ அந்த dress எடுக்கும்போது கூடாலையே நீங்க இப்போ shoes உ அப்படிலாம் set ஆ எதாவது தருவீங்களா ma'am அஹ் சில dress க்கு வந்து shoes வந்து அது கூடவே வரும் சில dress க்கு வந்து shoes லாம் வந்து அதுவே வராது ma'am தனியா எடுக்க மாதிரி இருக்கும் சில dress க்கு அது எல்லாமே சேர்த்தே வாங்குறோம் அதாவது குழந்தைங்களுக்கு வந்து frock வரும் frock க்கு ஏத்த மாதிரி hairbow வந்துரும் hairclips வந்துரும்

அதுக்கு amount வந்து அந்த மாதிரி வரும் boys க்கும் அதே மாதிரி boy baby க்கும் அந்த மாதிரிதான் ma'am இருக்கும் coat வரும் அதுக்கப்புறம் shoe வரும் cap வரும் அதுவும் ஒவ்வொரு dress பொறுத்து அந்த மாதிரி வரும் ma'am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

ஆஹ் okay ma'am இப்போ நம்ம ஆஹ் dressings இப்போ ஒரு set ஆ எடுக்க முடியுமா இப்போ ஏதாவது dance க்கு அப்படின்ட்டு இப்போ ஒரு ஆஹ் நாலு அஞ்சு set அப்படிலாம் உங்க இதுல order பண்ண முடியுமா ma'am ஆமா ma'am சில school students க்கு வந்து dance competitions இருக்கு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 saree வேணுமோ அப்படீன்னு சொல்லிட்டு அவங்க எங்கள்ட்ட வந்து கேட்பாங்க சொல்லுவாங்க function க்கு வந்து same ஆ இருக்கணும் சொல்லி கேட்பாங்க அப்ப நாங்களாவே cloth எடுத்தது

model வந்து same ஆ இருக்கும் but color வந்து different ஆ இருக்கும் double color so அந்த மாதிரி கூட கேப்பாங்க so அந்த மாதிரி நாங்க வந்து ready பண்ணி தான் ma'am குடுத்திட்டிருக்கோம்.

செட்டிகுளத்துல வந்து main ஆ வந்து ஆஹ் லட்சுமி மஹால் பக்கத்துல வந்து இப்ப வந்து தள்ளிதான் ma'am இருக்குது அந்த பார்வதிபுரம் road போகும் இல்லையா ma'am so அந்த road ல வந்து shop இருக்கு so அதுக்கு பக்கத்துல ஃபாத்திமா கலெக்ஷன்ஸ்னு சொல்லி இருக்குது so நீங்க direct ஆவே அங்கே வந்து கூட so நீங்க direct ஆவே அங்க வந்து கூட நீங்க வந்து collections வாங்கிக்கலாம் ma'am ஆ direct ஆ வந்து நேரிலே வந்து பார்க்கும் போது நிறைய collections உங்களுக்கு தெரியும் நிறைய வந்து wedding collections அதுக்கப்புறம் வந்து receptions collections எல்லாமே நாங்க வந்து தனித்தனியாவே போட்டு வச்சிருக்கோம் family pack வந்து collections போட்டு வச்சிருக்கோம் so நிறைய collections உங்க கிட்ட நிறைய இருக்கு so வந்து உங்களுக்கு வந்து stitch பண்ணி நாங்க வந்து stitch பண்ணி தருவோம் நீங்க என்ன model ல கேட்கறீங்களோ அந்த model அ stitch பண்ணி நாங்க தரலாம் so உங்களுக்கு dress வாங்கணும்னா கூட வந்து வாங்கிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு online தான் order பண்ணணும்னா கூட என்னோட website ல நீங்க order போட்டுக்கலாம் இன்ஸ்டாகிராம்ல என்னோட page இருக்கு ma'am நீங்க இன்ஸ்டாகிராம்ல எங்களோட page நீங்க போய் பாருங்க okay யா ma'am ஆஹ் okay ma'am okay ஆஹ் நாங்க பா~ எங்களுக்கு எல்லாமே free delivery தான ma'am ஆமா ma'am இது free delivery தான் ma'am அதுக்கு ஏத்த மாதிரி cloth ம் வந்து நல்லா வந்து quality அ ma'am நீங்க நினைக்கிற மாதிரி நல்லா thick ஆன cloth த்துல so என்ன விதமான damage எதுவுமே damage suppose அந்த மாதிரி இருந்தா கூட நீங்க வந்து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 உம் thank you ma'am

ஆ. Hello sir. நாங்க வந்துட்டு sir. இதுல இருந்து பேசுறோம், health care ல இருந்து நாங்க பேசுறோம் sir. இது ராகுல் தான sir? ஆ sir நாங்க வந்திட்டு z health care ல இருந்து நாங்க பேசுறோம் sir. நாங்க வந்து நிறைய plans வச்சிருக்கோம் sir. health care plans நிறைய நாங்க health care plans நாங்க நிறைய health care plans நாங்க நிறைய வச்சிருக்கோம். ஓ. Okay sir. problem இல்ல. sir நாங்க வந்து Z Health Care ல இருந்து பேசுறோம். என்னனா நாங்க நிறைய plans வச்சிருக்கோம் sir. அந்த plans அ உங்களுக்கு நாங்க explain பண்றோம். உங்களுக்கு எந்த plans வந்து comfortable ஓ, நீங்க அந்த plans வந்து நீங்க எடுத்துக்கலாம் sir. ஆ. sir நீங்க இப்போதைக்கு உங்களுக்கு இந்த health insurance தேவபடாது. But பிற்காலத்துல இந்த health insurance உங்களுக்கு உதவும். sir இதுக்கு முன்னாடி நீங்க health insurance எடுத்திருக்கீங்களா sir? அதெல்லாம் okay தான் sir. இப்போ என்னனா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நீங்க health insurance எடுத்து இருந்தீங்கனா, உங்களுக்கு medicare or Medicaid அப்பிடின்னு ஒன்னு குடுத்திருப்பாங்க sir. இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்ததில்லை அப்பிடி தானே sir? Okay sir okay. இப்போ என்னனு பாத்துக்கிட்டிங்கனா இப்போ நீங்க வந்து இப்போ எடுக்காம இருந்தனால உங்களுக்கு ரொம்ப நல்லது sir. ஏன்னா இப்போ நீங்க young age ல வந்து health insurance நீங்க apply பண்ணிக்கலாம். health insurance னா ~ என்னனா நான் உங்களுக்கு explain பண்றேன் sir. இப்போ வந்து maybe நீங்க ~ உங்களுக்கு வந்து நீங்க உங்க காலத்துக்கும் நீங்க முடியாம கூட இருக்கலாம் sir. maybe நீங்க hospital ல வந்து ரொம்ப serious critical ஆன situation லயோ இல்ல ரெம்ப accident ஆயிட்டோ, அந்த மாதிரி நீங்க time ல வந்து நீங்க வந்து இப்போ நீங்க admit ஆகுறீங்க அப்பிடின்னா உங்க கையில கண்டிப்பா ஒரு money யும் கூட இருக்காது. Because நமக்கு வந்து என்ன நடக்கும் ஏது நடக்கும் நமக்கு அந்த time ல நாம சொல்ல முடியாது. ஏன் நமக்கு எந்த time ல என்ன வேணாலுமே நடக்கலாம். So அதனால நான் என்ன சொல்றேன்னா, இப்போ health insurance இப்போ எடுத்து வச்சுக்கிட்டிங்கனா உங்களுக்கு பிற்காலத்துல வந்து ரொம்ப useful ஆ இருக்கும் sir. அதனாலதான் நான் உங்களுக்கு இத வந்து நாங்க refer பண்றோம் sir. அதனால இப்போ எங்க இதுல Health care பொறுத்த வரைக்கும் நம்ம நெறைய வந்து plans வந்து நம்ம நிறைய introduce பன்னீருக்கோம் sir. இந்த plans லாம் நீங்க கேட்டு பாத்தாலே உங்களுக்கு வந்திட்டு okay நம்ம இது எடுத்துக்கலாம், because வந்து இத எடுத்து உங்களுக்கு வந்து future ல கொஞ்சம் helpful லா இருக்கும் sir. நீங்க என்ன sir நினைக்கிறீங்க இதை பத்தி Okay sir. It takes to ten to fifteen minutes sir. பத்துல இருந்து பதினைந்து நிமிஷம் தான் sir எடுக்கும். இதை explain பண்றதுக்கு. நான் உங்களுக்கு சீக்கிரமாவே இது நான் வந்து விளக்கி சொல்றேன் sir. actual லா நான் சொன்னேன் இல்லியா, மொதோ உங்களுக்கு மூணு plan ஒரு கொஞ்ச plans இருக்குனு நான் சொன்னேன் இல்லியா, அந்த plans ச பத்தி நான் மொத explain பன்றேன் sir. மொதோ வந்து எப்பிடின்னா மொதோ plan என்னன்னா, இப்போ நீங்க வந்து உங்களுக்கு நீங்க health care அப்படி நீங்க உங்களுக்கு நீங்க எடுக்குறதா இருந்தா, என்னன்னா. நீங்க வந்து nominee வந்து use பண்ணிக்கலாம் sir. nominee னா என்னதுனா, இப்போ உங்களுக்கு நீங்க எடுக்குறீங்கனா, உங்க, இப்போ நீங்க வந்துட்டு இப்போ நீங்க வந்து உங்களுக்கு உங்களுக்கு பய்யன் இருக்கா sir? உங்களுக்கு பய்யன் உண்டா? ஆ. Okay sir. இப்போ,

உங்க பய்யன் வந்து இத வந்து பொறுப்பு எல்லாமே உங்க பய்யன் எடுத்துக்கனும் sir. okay ங்களா. ஏன்னா உங்க பய்யன் வந்து இப்ப நீங்க remaining amount அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்க பய்யன் தான் sir இத வந்து நீங்க பொறுப்பை எடுத்துக்கணும். அதனால இது வந்து நமக்கு வந்து மொதோ plan சரிங்களா. இதான் நமக்கு first plan. நிறைய hospitals வந்து இதுலாம் வந்து குடுக்கமாட்டாங்க sir. இந்த மாதிரி plans லாம் குடுக்க மாட்டாங்க. எங்க இதுல இருந்து நாங்க எங்க health care ல இருந்து மொதோ மொதோயே நாங்க இந்த plans வந்து நாங்க வந்து introduce பண்ணீருக்கோம் sir. சரிங்களா. sir எப்பிடி sir இந்த plan உங்களுக்கு okay வா sir? Hai hai, Hello sir, Hello hello sir இருக்கீங்களா? ஆ Okay sir. நான் நான் சொல்ற plan உங்களுக்கு ~ சொன்னேன் இல்ல sir உங்கள்ட plan சொன்னேன் இல்ல sir அந்த, plan உங்களுக்கு எப்பிடி sir? sir நான் சொன்னேன் இல்ல sir உங்களுக்கு வந்திட்டு இந்த nominee வச்சு நீங்க இது பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து இப்போ எடுக்குறீங்கனா, உங்களோட பையன வந்து நீங்க nominee யா வச்சிருக்கலாம் அப்பிடின்னு சொல்லி சொன்னேன் இல்ல sir உங்ககிட்ட. அந்த plan உங்களுக்கு எப்பிடி sir? sir இப்போ நீங்க ரெண்டாவது plan என்னன்னு பாத்துட்டீங்கனா இப்போ உங்க பையனுக்கு insurance எடுக்கணும்னு சொல்லி இருந்தீங்க அப்பிடி தானே sir? ஆ. okay sir உங்க பையனுக்கு எத்தன வயசு sir இருக்கும்? ஆ. Okay sir. பத்து வயசு Okay sir. அப்ப அவருக்கு insurance நம்ம apply பண்ணிக்கலாம். இப்போ இப்போ second plan என்னனு சொல்றேன், நான் second plan எப்பிடின்னா, இப்போ நீங்க வந்து உங்களுக்கு insurance எடுக்குறீங்க அப்பிடின்னா உங்களோட அந்த பிள்ள இப்போ உங்களோட பையனுக்கு insurance எடுக்கணும்னு சொல்லி இருந்தீங்கள்ல

ஆ Okay sir. sir இப்போ என்னனா இப்போ உங்களோட ~. உங்களோட பையனுக்கும் நீங்க வந்து உங்களோட ~ இப்போ உங்களோட பையனுக்கு நீங்க insurance plan எடுக்கணும்னு சொல்றீங்கள்ல sir. ~ அது எடுக்கலாம் sir இப்போ என்னன்னா உங்களோட பையனுக்கு அது எடுக்குறீங்கனா இப்ப உங்க ரெண்டு ~ அந்த அந்த அவங்களோட பசங்க ரெண்டு பேருக்குமே பாத்துக்கலாம் sir. இப்ப அவங்க பசங்க ரெண்டு பேருக்குமே காச்சல், அப்பறம் வந்திட்டு ஏதாச்சும் ஒரு problems வருது அவங்க hospital admit ஆகுறாங்க அப்பிடினாலும் கூட இந்த health insurance வந்து அவங்களுக்கும் ரொம்ப useful ஆ இருக்கும் சரிங்களா sir. sir இந்த plan பத்தி நீங்க என்ன sir நினைக்கிறீங்க? okay sir. மூணாவது plan பத்தி explain பன்றேன். மூணாவது plan ல என்னன்னா family plan sir. family plan. sir இப்போ வந்திட்டு எப்பிடினா நான் family plan சொன்னேன் இல்லியா sir. Family plan எப்பிடின்னா, இப்போ அதுல வந்திட்டு நாலு பேர் வந்திட்டு include ஆவாங்க sir நாலு பேர் எப்பிடின்னா, இப்போ நீ உங்களுக்கு எடுக்குறதா இருந்தா அந்த நாலு பேருமே நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம் sir, நாலு பேருக்கு எதோ ஒன்னு ஆயிட்டு இப்போ உங்களோட பசங்களுக்கு எதோ ஒன்னு ஆயிட்டுனா வந்து ~ அவங்களும் கூட இந்த health insurance ல வந்து இது பண்ணிக்கலாம் sir. okay ங்களா. இதன் third plan sir. உங்களுக்கு எந்த plan sir comfortable ஆ இருக்கு? first plan ஆ second plan ஆ third plan ஆ sir? ஆமாம் sir. இப்போ எப்பிடின்னா operation அந்தமாறி எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ நீங்க அப்பிடி பண்றதா இருந்தீங்கன்னா இப்ப half half of the payment வந்து இங்க இருந்து நமக்கு ~ உங்களுக்கு வந்து sanction ஆகும் sir. okay ங்களா. இப்போ நீங்க health insurance எடுத்திருக்கீங்க அப்பிடின்னா, இப்ப most of the hospitals வந்து நிறையா இதுல accept பன்னிக்க மாட்டாங்க. but எங்க இதுல எங்க இதுல எப்பிடின்னா. எல்லா hospitals சுமே இத வந்து approved எல்லா hospitals சுமே நீங்க வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா sir. sir இப்போ நீங்க இப்போ உங்களுக்கு operation அந்த மாதிரி பண்ணணுமனா உங்களுக்கு வந்து இப்போ room wise இருக்கு sir, இப்போ ACroomACplus nonACsir. இப்போ AC க்குனா நீங்க extra வந்து twenty thousand pay பண்ற மாறி இருக்கும். இப்போ non AC னா நீங்க வந்து ten thousand pay பண்ற மாறி இருக்கும். அதுல வந்து five thousand வந்து நாங்க pay பண்ணிப்போம். okay ங்களா sir. so, அந்த மாதிரி, அந்த மாதிரிலாம் plans இருக்கு sir. sir ~ உங்களுக்கு வந்து எந்த plans, உங்களுக்கு வந்து இப்போ operation நீங்க சொல்லனுமா இல்ல அதும் அதுக்கும் நாம வந்து half of the payment வந்து pay பண்ணிக்கலாம் sir. ஆமாம் sir. கண்டிப்பா sir. கண்டிப்பா. மீதி பைசா நீங்க கைல இருந்து pay பண்ற மாறி இருக்கும் sir.

sir அதுக்காக தான் sir நான் சொல்றேன். இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி health insurance நீங்க எடுத்து வச்சிருந்தீங்கனா, இப்போ உங்களுக்கு accident அயிட்டு அந்தமாறினா உங்க family member ட health insurance card அ வந்து hospital ல குடுப்பாங்க sir. hospital ல குடுக்கும் பொது அது மூலமா எங்களுக்கு தெரிய வரும், இந்த particular person க்கு வந்து ஏதோ ~ accident ஆயிருக்கு அப்பிடின்னு சொல்லிட்டு. So, அது மூலமா நம்ம வந்து இது தெரிஞ்சுக்கலாம் sir. okay ங்களா. first நீங்க health insurance நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நீங்க வந்து. apply பண்ணி இருக்கணும் sir. அந்த card அ நீங்க எடுத்திருக்கணும். medicare or medicaid something உங்க கைல அது இருக்கணும். கைல இருந்தா மட்டும்தான் இப்ப உங்களுக்கு accident அயிட்டுனா அந்த card அ நீங்க குடுத்தா மட்டும்தான், இது வந்து acceptable sir. sir நீங்க மாசம் மாசம் வந்து monthly நீங்க five hundred வச்சு pay பண்ற மாறி இருக்கும் sir. இல்ல sir நாங்க எல்லா plan க்குமே five hundred தான் sir pay பண்ண போறீங்க. sir நீங்க ஒரு மாசம் கட்டலனா ஒண்ணுமே ஆகாது sir. நீங்க அதுக்குள்ள ~ due date, deadline குள்ள நீங்க கெட்டி முடிக்கனும் sir. ஆ. sir இப்ப உங்களுக்கு வந்து இந்த month முப்பதாம் தேதி உங்களுக்கு pay பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்க வந்து ~ ஒரு, அடுத்த மாசம் பத்தாம் தேதி வர நாங்க wait பன்னுவோம் sir.

ஆமா sir அம்மாக்கு எழுவத்தஞ்சு வயசுல அந்த அவங்களுக்கு இந்த plan அ போடலாம். but இவங்களுக்கு இந்த இப்ப plan அ போன்றதா இருந்தா, இவங்களுக்கு இந்த plan இப்போ அவங்களுக்கு அந்த plan அ போடலாம் sir. இப்போ அப்பிடி உங்களுக்கு போடுறதா இருந்த nominee வச்சு தான் sir போடணும். nominee எப்பிடின்னா இப்போ நீங்கலா இருப்பீங்க இல்லனா நீங்க அவங்களோட

sir இதுக்கான formalities வந்து எப்பிடின்னா உங்களோட aadhar card நீங்க எடுத்துக்கோங்க sir. aadhar card, PANcard இந்த மாறி details எல்லாம் நீங்க IDVoterIDproof இருக்குல்ல sir, அதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்ப நீங்க வந்து online registration கூட நீங்க பண்ணலாம். online லேயே இப்போ நான் ஒரு link share பண்றேன். அந்த link மூலமா கூட பொய் நீங்க registration பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுக்கான மூணு plans வந்து உங்களுக்கானது வரும். அது எந்த plans உங்களுக்கு வேணுமோ அந்த plans ல நீங்க link click பண்ணி அந்த plans குள்ள போயி நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் sir. சரிங்களா. அப்பிடி இல்லேன்னா நீங்க ~ நீங்க straight அ visit பண்ண முடியாது. நீங்க இதுவே பண்ணுங்க sir. இந்த online registration மூலமாவே நீங்க வந்துட்டு registration பண்ணிக்கோங்க sir. ஆ. sure sir. நான் கண்டிப்பா அனுப்பிவிடறேன் sir. okay sir.

விவசாயம் அப்படின்னு அப்படின்னு கேக்கும் போது நம்ம எல்லாருக்குமே இப்போ ஞாபகம் வர்றது வந்து என்னன்னா நம்ம எல்லார் மனதுலையும் வர்றது வந்துட்டு ஒரு ஒரு acre இடம் ஓ இல்லன்னா ஒரு பத்து cent இடம் ஒரு இருபது cent இடம் இல்லன்னா ஒரு ஐம்பது cent இடம் அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நிறைய பயிர்களை விட்டு பயிர்கள் அந்த மாதிரி பயிர்கள் இல்லன்னா ஒரு தோட்டம் தோப்பு அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா கண்டிப்பா முந்தைய காலத்துல எல்லாம் வந்துட்டு எல்லாம் பயிர்களுமே வந்துட்டு நம்ம அப்படிதான் கொள்முதல் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாம் வீடுகளுலயா இருந்தாலும் ஊருகலயா இருந்தாலும் எல்லாருமே வந்துட்டு பெரிய அளவுல வந்து கொள்முதல் பண்ணி அதை வந்துட்டு மத்த ஊருகளுக்கு இப்போ ஒரு இடத்துல ஒண்ணு கிடைக்கலன்னா அதை வந்து மத்த ஊருகளுக்கு அனுப்பி அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஆஹ் வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தோம் அந்த மாதிரி வந்து நம்ம காய்கறிகளை எல்லாம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆனா அஹ் விவசாயம் அப்படிங்கிறது வந்து இந்த்~ இப்பத்து காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேரு வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா ஆஹ் நம்ம வந்துட்டு விவசாயம் வந்துட்டு நிறைய இடம் வேணும் பத்து cent இடம் வேணும் ஒ~ ஒரு acre இடம் வேணும் அப்படிங்கிறதுலாம் இல்லாம இப்போ நிறைய பேரு வந்து நிறைய அதுவும் வந்துட்டு ரொம்ப சிறு வயதினர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஆஹ் ரொம்ப அது வந்து ரொம்ப மகிழ்ச்சி தர ஒரு காரியம் என்னன்னா நிறைய அதுவும் பெரியவங்களை விட சின்ன வயதினர்கள் வந்து நிறைய பேரு வந்து பெரியவங்களும் பண்றாங்க

இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா முந்த~ முந்தைய காலத்துல வந்துட்டு ஒரு வீடு இருக்கும் வீட்ட சுத்தி நிறைய இடம் இருக்கும் நிறைய பயிர் பண்ணாங்க அந்த மாதிரி ஆனா இப்போ எல்லாம் வந்துட்டு எங்க பார்த்தாலுமே வந்து வீடு வீடா நிறைஞ்சுருச்சு நம்ம உலகமே வந்து வீடு எல்லாமே நிறைஞ்சுருச்சு எல்லாமே வந்து உலகமயம் ஆகிடுச்சு ஹம் நிறைய மாற்றங்கள் நிறைய கட்டிடங்கள் நிறைய இடமே இல்லாம போயிடுச்சு

செய்து அதுல வந்து நிறைய பயிர்கள் ஆஹ் வந்து செய்றாங்க ஆஹ் அதுக்கு வந்து நிறைய பேரு வந்து நிறைய ஆஹ் இந்த மாதிரி அஹ் nursery ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா ஆஹ் hybrid டா hybrid வகையான காய்கறிகள் அதோட செடிகள் கொடிகளை வந்து தயார் பண்றாங்க தயார் செஞ்சிட்டு என்ன பண்றாங்கன்னா அதை வந்துட்டு அஹ் இந்த மாதிரி காய்கறிகள் வந்து காய்கறிகள் பழங்கள் எல்லாதையுமே வந்து நம்ம மாடியிலேயே கூட வந்துட்டு நம்ம விளை விச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை வந்துருச்சு அதாவது எப்படின்னா நம்ம இந்த மாடியிலேயே வந்துட்டு நம்ம வெண்டக்கா வெண்டைக்காய் இதெல்லாமே வந்துட்டு வெண்டைக்காய், கத்திரிக்காய், கீரை இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒண்ணு ரெண்டு எல்லாம் முளைச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அதாவது மாடி தோடத்துல போட்டு நம்ம வந்து விளைவிச்சி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அது ரொம்ப எளிதான விஷயம் இல்லைங்களா இதெல்லாம் குட்டி குட்டி செடிங்க நம்ம பண்ணிக்கலாம் எளிதா ஆனா இதையும் தாண்டி வந்துட்டு என்ன பண்றங்கன்னா மாம்பழம் எலுமிச்சபழம் ஆஹ் மாங்காய் ஏன் மாங்காய் எலுமிச்சபழம் போய் நம்ம வந்து பலா பழத்தை கூட வந்துட்டு மாடியிலயே வந்துட்டு ஆஹ் உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துட்டு hybrid வறை~ வகையான பலாப்பழ செடிகளை வந்து உருவாக்கி அது வந்து ரொம்ப என்ன சொல்றது இந்த நம்மளுடைய விவசாய துறையிலேயே வந்துட்டு ஒரு பெரிய ஆஹ் முயற்சி பண்ணி அதை வந்துட்டு உருவாக்கி அதை வந்து நம்ம எல்லாரையுமே பயன் அழிக்க செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் அதே மாதிரி ஆஹ் இது எல்லாமே வந்துட்டு ஹம் முந்தைய காலத்துல எல்லாம் பிரச்சனை இல்ல நம்ம வந்து எல்லா பக~ பழ வகைகளும் எல்லாம் காய்கறிகளுமே வந்துட்டு எல்லாருமே நம்ம பெரிய அளவுல கிடைச்சிட்டு இருந்துது இப்போ எல்லாம் வந்துட்டு அது ரொம்ப கம்மி அதுவும் நம்ம நகரத்துல இருக்குறவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான ஆஹ் மாடி தோட்டங்கள் வந்து ரொம்ப உபகரப்ப~ உபாகரபடுற ஒரு விஷயம் ஏன்னா இதை வந்து ஆஹ் மாடி அங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கு~ நிறைய ஆஹ் பக்கத்து பக்கத்து பக்கத்து பக்கத்துல நம்ம நம்ம கிராமத்துலயே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வீடா போச்சு ஆஹ் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் இடம் ஹம் நகரத்துல வந்துட்டு சொல்லவே வேண்டாம் நம்ம வந்து வண்டி கூட நிருத்துறதுக்கான இடம் கிடையாது அப்படி இருக்கும் போது எங்க போய் விவசாயம் பண்றது எங்க போய் காய்கறிகளை நம்ம வந்துட்டு காய்கறி செடிகளை வளர்க்கிறது எங்க பூ செடிகளை வளர்க்கிறது ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு அஹ் blessing அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடிகளில வந்து நம்ம தோட்டம் ஆஹ் தோட்டம் வைக்கிறது தோட்டம் வைக்கிறது ஏன்னா மாடி தோட்டம் அப்படிங்கிறது யா~ நம்ம நகரத்துலயே கூட பண்ணிக்கலாம் ஏன்னா நகரத்துல்ல கண்டிப்பா மாடிகள் இல்லாம இல்ல மாடிகள் அப்பறம் நம்ம வீட்டுல balcony அங்க அந்த இடங்கள் இப்போ வந்து எல்லாருமே வந்துட்டு அதை வந்து செய்யுறாங்க அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஏன்னா குட்டி ஒரு ஒரு அரை அரை meter இடம் இருந்தா கூட அதுல வந்துட்டு அஹ் ரெண்டு மூணு நாலு நம்ம ஆஹ் plastic bag போட்டு அதுல வந்து நம்ம உரம் போட்டு இந்த தேங்காய் நார்ரோட சோறு போட்டு அதுல வந்துட்டு நம்ம வேண்டிய நமக்கு வேண்டிய எல்லாம் வகையான காய்கறிகள், பச்சைமிளகாய், கருவேப்பிலை, ஆஹ் மாம்பழம், பலாப்பழம், அஹ் சப்போட்டா எல்லாமே வந்துட்டு விளைவிச்சிக்கலாம் விளைவிச்சிக்கலாம் விளைவிச்சுருக்காங்க நானுமே வந்துட்டு அதெல்லாம் செஞ்சிருக்கேன் செஞ்சிருக்கேன் எங்க வீட்டு மாடியில வந்துட்டு அஹ் இதெல்லாமே செஞ்சி இருக்கேன் ஒரு அரை meter என் பக்கத்து வீட்டுல அரை meter balcony ல அவங்க வந்து இது எல்லாமே செஞ்சிருக்காங்க இதெல்லாமே செய்றாங்க எங்க வீட்டுல வந்து மாடி இருக்கு

தக்காளி, வெண்டைக்காய், கத்தரிக்காய் இது எல்லாமே வந்துட்டு செய்யுறேன் அதுவும் நம்ம வந்து செ~ இயற்கையான உரங்களை வந்து போட்டு செய்யுறேன் எப்படின்னா எங்க வீட்டுல மிச்சம் ஆகுற அஹ் பழத்தோட காய்கறிகளோட அஹ் இந்த கழிவுகளை எல்லாம் உபயோகிச்சு அதை வந்துட்டு கொஞ்சம் மண்ணுல போட்டு வச்சு மறுபடியும் இலை இது எல்லாமே நம்ம சாப்பிடுற மக்கும் குப்பைகள் எல்லாதையுமே வந்துட்டு நான் வந்து மண்ணுல போட்டு வச்சு அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு அப்பறமா எடுத்து உரமா வந்து

விளை இந்த செடிகளுக்கு வந்து உபயேகிக்கவே கிடையாது இந்த மாதிரி இயற்கையான இயற்கையான விட நம்மளோட வீட்டுல இருக்கிற இதை எல்லாம் நம்ம எங்க போய் கொட்டுவோம் அது வந்து நகரப்புறத்துல வந்து இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நம்ம வீட்டுல வர்ற இந்த food waste அப்படிங்கிறத வந்து எப்படி வந்து ஆஹ் வெளியில தள்ளுறது அப்படிங்கிறது ஆனா இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா முக்காவாசியான என்ன வீட்டுல வர்ற ஆஹ் இந்த மாதிரி ஆஹ் சாப்பிடுற பொருளோட கழிவுகளை எல்லாமே வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட மாடி செடிகளுக்கு உபயோகிச்சு மாடியில வந்துட்டு செடிய~ செடிகளை வளர்த்தி அதுங்களை வந்து இயற்கையான உரங்களை இது எல்லாமே இயற்கையான உரங்கள் இல்லங்களா இயற்கையாவே போட்டு நல்ல ஆதாயம் நல்லா என்ன சொல்றது நம்ம வந்து ரசாயனங்களை உபயோகிக்கணுட்டு எல்லாம் இல்லை இந்த மாதிரியான நம்மளோட வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சே வந்துட்டு நம்மளோட செடிகளுக்கு வந்து நல்ல உரமாக்கி அதுல பார்த்தீங்கன்னா நிறைய கொள்முதல் செஞ்சு நான் வந்துட்டு எங்க வீட்டுக்கு வேண்டிய காய்கறிகள் மட்டும் கிடையாதுங்க எங்க வீட்டுக்கு வேண்டிய காய்கறிகள் போக மிச்சமானதை வந்துட்டு நான் வந்து இப்போ ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன ஒரு தொழில் இதா வந்துட்டு நான் எங்க பக்கத்து வீட்டு கடைகளில கொடுத்து அந்த மாதிரியும் வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன வருமானத்தை வந்து கிடைச்சிட்டு இருக்கு இப்போ அந்தோட இதுல இது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் hello ஹம் முத்துசெல்வி எப்புடி இருக்க? நல்ல இருக்கேன் நானு நீ எப்புடி இருக்க? okay நா பேசுறது கேக்குதா டா? okay okay

ஆஹ்ம்மா நீ phone போடவே இல்ல எனக்கும் வேல வீட்ல எப்பவும் போல ஹம் பாப்பா நல்ல இருக்க டா பாப்பாக்கு அம்மா நல்ல இருக்காங்க அங்க எப்படி இருக்காங்க?

என்னடா ஆமா Correct ஆ new year முடிச்சிட்டு மறுநாள் ரெண்டாந்தேதி நீ எப்படி இருக்க? அம்மா எப்படி இருக்காங்க? அப்பா அம்மா?